பிஎச்பி செஷன்ஸ் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
செஷன்ஸ் குக்கீஸ் போன்றது ஆனால் செஷன்ஸ் இல் தற்காலிக நேரம் மட்டுமே உண்டு எக்ஸ்பைரி டைம்
ப்ரவ்சர் மூடப்பட்டதும் அவை அழிக்கப்படும்
பேஜ் உடனான எல்லா தொடர்புகளும் நீங்கும்
ஆகவே செஷன்ஸ் குக்கீஸ் போல இல்லை அவற்றுக்கு எக்ஸ்பைரி டைம் அமைக்க முடியாது
மேலும் அதே போலும் சேமிக்கப்படவில்லை
செஷன் இன் இட்
குக்கி இல் சேமிக்கப்பட முடியும்
அல்லது ப்ரவ்சர் யுஆர்எல் இல் இது போல ஏதும் பார்த்திருக்கலாம்
பெயர் நினைவில்லை
ஏதோ ஈக்வல்ஸ் மேலும் நிறைய எண்களும் எழுத்துக்களும்
அடிப்படையில் செஷன்ஸ்
குக்கீஸ் போன்றவை
ஆனால் வெகு நேரம் அவை சேமிக்கப்படுவதில்லை
ப்ரவ்சர் ஐ மூடும் வரை மட்டுமே செஷன்ஸ் வித்தியாசமானவை
முதலில் இந்த பங்ஷன் session start ஐ டிக்ளேர் அல்லது கால் செய்ய வேண்டும்
செஷன்ஸ் ஐ பயன்படுத்தும் பக்கங்கள் எல்லாவற்றிலும் இது மேலே இருக்க வேண்டும்
இது இல்லாமல் ஒரு செஷன் வால்யூ ஐ எச்சோ ஆட் செய்தால் அல்லது செஷன் ஐ செட் செய்தால் அது வேலை செய்யாது
செஷன் ஸ்டார்ட் கோடு அங்கே வர வேண்டும்
இப்படி செய்யாவிட்டால் வரும் பிழையை காட்டுகிறேன் பின் அது நினைவிருக்கும்
செஷன் உருவாக்கம் மிக எளிதே டாலர் அண்டர்ஸ்கோர் செஷன் ஐ பயன்படுத்தி ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இல் செஷன் இன் பெயரைத்தர வேண்டும்
டைப் செய்கிறேன் நேம் எக்குவல் இந்த வால்யூ எதற்காவது
அது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா அல்லது புதிதாக எழுதிய டேட்டா
நம் செஷன் இங்கே செட் ஆகியுள்ளது
இதை முதல் முறையாக இயக்கலாம்
ரிஃப்ரெஷ்
ஒன்றும் நடக்க வில்லை
குக்கீஸ் டியூட்டோரியல் லில் செய்தது போல கோடு ஐ கமெண்ட் ஆட் செய்கிறேன்
அதை பார்க்கவில்லை எனில் தயை செய்து பாருங்கள்
செட் செய்த செஷன் இன் வால்யூ ஐ எச்சோ ஆட் செய்கிறேன்
அதுவேname
இது எக்ஸிக்யூட் ஆகாது என்பதை நினைவு கொள்க
இது புதிய பக்கமாகக்கூட இருக்கலாம் தெரியாது
இங்கே என் செஷன் ஐ துவக்குகிறேன்
நேம் என்ற பெயரில் செர்வர் இல் சேமிக்கப்பட்ட ஒரு செஷன் துவங்குகிறது
ரிஃப்ரெஷ் செய்ய அது எக்குவல் டோ அலெக்ஸ் என காணலாம்
இதையும் இந்த கோடு ஐயும் எந்த பக்கத்துக்கும் சேர்க்கலாம்
ப்ரவ்சர் நடப்பு அமர்வில் ஏதேனும் ஒரு பக்கத்தில் இது துவக்கப்பட்டு இருந்தால் உங்கள் செஷன் துவக்கப்பட்டு உங்கள் செஷன் நேம் அந்த பேஜ் இல் எச்சோ செய்யப்படும்
உதாரணமாக புதிய பேஜ் ஐ உருவாக்கி பிஎச்பி கோடு ஐ இட்டு செஷன் ஐ துவக்குகிறேன்
பின் செஷன் நேம் ஐ எச்சோ ஆட் செய்கிறேன்
மேலும் இதை என் செஷன்ஸ் போல்டர் இல் நியூ பேஜ் அல்லது நியூ டாட் பிஎச்பி என சேமிக்கிறேன்
நம் பேஜ் க்கு திரும்பி வந்து இங்கே சொடுக்க நியூ டாட் பிஎச்பி என டைப் செய்கிறோம்
நம் செஷன் ஐ உருவாக்கிய பக்கத்தில் இப்போது இல்லாவிட்டாலும் அதே வால்யூ தான் கிடைக்கிறது அதை இன்னும் ஆக்செஸ் செய்ய முடிகிறது
எனினும் ப்ரவ்சர் ஐ மூடி திறந்தால் இந்த செஷன் அனேகமாக இராது
புரிகிறதல்லவா
செஷன் ஸ்டார்ட் இன் ஐ இடாவிட்டால் நடப்பதை காட்டுகிறேன்
இது போல ஏதேனும் வரும்
திரும்பிப் போய் சோதிக்கலாம்
இங்கே என்ன நடந்ததென்றால் நம் செஷன் ஐ துவக்காததால் ஆட்புட் எதும் கிடைக்கவில்லை
session start என டைப் செய்ய நம் வால்யூ ஆட்புட் ஆக கிடைக்கிறது
ஒரு ஆட்புட் உம் கிடைக்கததின் காரணம் எர்ரர் ரிப்போர்ட்டிங் ஏதும் செயலில் இல்லை
குறிப்பிட வகை எர்ரர் ரிப்போர்ட்டிங் செயலில் இருந்தால் அது குறித்த டியூட்டோரியல் உம் இருக்கிறது அனேகமாக எர்ரர் கிடைக்கும்
இதை மூடலாம்
இப்போது செஷன் ஐ அன்செட் செய்வதை காண்போம் அதற்கு 2 வழிகள் உண்டு அன்செட் பிராக்கெட் களில் செஷன்
நம் செஷன் ஐ அன்செட் செய்யும்
அல்லது முற்றிலும் வேறு கமாண்ட் ஐ பயன்படுத்தலாம்
அது session destroy
இவற்றினிடையே வித்தியாசம் sessions destroy நடப்பு செ ஷனை முற்றிலும் ஒழிக்கும்
அன்செட் குறிப்பிட்ட செஷன் ஐ மட்டுமே நிறுத்தும்
அது உங்கள் விருப்பம்
யூசர் ஐ லாக் ஆட் செய்த பின் session destroy எனலாம்
அது சேமித்துள்ள நடப்பு செஷன் வேரியபிள்ஸ் எல்லாவற்றையுமே நீக்கும்
இல்லையானால் ஒரே ஒரு செ ஷனை அன்செட் செய்யலாம்
செஷன்ஸ் இன் பயனென்ன
ஒரு வெப்சைட் ல் ரிமெம்பர் மே போன்ற பாக்ஸ் ஐ பார்க்காவிட்டால் அதை செக் செய்யாவிட்டால் செஷன்ஸ் ஐ பயன்படுத்துகிறீர்கள்
ஏனெனில் பயனரின் ப்ரவ்சர் மூடப்பட்டால் அவர் லாக் ஆட் செய்யப்படுவார்
வெப்சைட் க்கு திரும்பி வந்தால் லோகின் செய்ய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் போன்ற விவரங்களை மீண்டும் கொடுக்க வேண்டும்
ஆனால் குக்கீஸ் இருந்தால் இப்படி இல்லை
ஏனென்றால் எக்ஸ்பைரி டைம் ஐ செட் செய்துள்ளோம்
அது நீங்கும் வரை உங்கள் யூசர்நேம் லாக் இன் செய்யப்படும் அல்லது குக்கி பயனில் இருக்கும்
குக்கியை நீக்க ஒரு கோடு ஐ குக்கீஸ் டியூட்டோரியல் இல் காட்டியது போல எழுத வேண்டும்
பயன்படுத்த வேண்டியது செஷன்ஸ் ஆ குக்கீஸ் ஆ என்பது உங்கள் தேர்வு
குறிப்பிட்ட நேரம் பீஸ் ஒஃப் டேட்டா இருக்க வேண்டும் என்று நினைத்தால்
செஷன்ஸ் ஷார்ட் டெர்ம் க்கு நல்லது குக்கீஸ் லாங் டெர்ம் க்கு நல்லது
பிஎச்பி புரொஜெக்ட் களான ரிஜிஸ்டர் மற்றும் லோகின் இல் செஷன்ஸ் ஐ பயன்படுத்துவதை பார்க்கலாம்
ஏனெனில் டியூட்டோரியல்ஸ் ஐ உருவாக்கும் போது எனக்கு செஷன்ஸ் தேவை
நீங்கள் இதில் எதையும் பயன்படுத்தலாம்
குக்கி யோ செஷன் னோ யூசர் நெடு நேரம் லாக் இன் ஆகி இருக்கலாமா என்பதை நீங்களே தீர்மானிக்கலாம்
இதில் கேள்விகள் ஏதுமிருந்தால் என்னைத்தொடர்பு கொள்ளவும்

பாப்பகேட்மி க்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்
நன்றி